அதே தான் எங்க அண்ணனுக்கு இப்ப வரைக்கும் வருதுக்கா.

இப்ப நம்ம இவ்வளவு பெரியவங்களா ஆயிட்டோம். ஆனாலும், அது வந்து அப்படி வருது.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

ஆமா easy ஆ வந்துருது easy ஆ வந்துருது. அதுக்குதான், இப்ப இந்த first corona ல எல்லாம் என்ன கஷாயம் குடிச்சாங்க இப்ப திரும்பவும் area full ஆ வந்து கஷாயம் குடிக்க சொல்றாங்க. சுத்தமா வச்சுக்கங்க.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

lockdown மட்டும் போடும் உம் lockdown போடணும்னு வேண்டிக்கிறியா இல்லை, இல்லை lockdown மட்டும் போடும்

போய் வீட்டுல போய் கட்டி வைக்கவா முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது.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

கொடூரமா இருக்குது. அதை பார்த்தாலே பயமா இருக்கு corona கூட வந்திடலாம் போல இருக்கு. அதை பார்த்தா, அதை விட பயமா இருக்கு. அது வந்து, கண்ணு வழியா வருமாம் கண்ணு வழியா பரவுமாம். அப்போ, யாரையும் பார்க்கிறதுக்கே பயம்தான் நமக்கு.

கண்ணைக்கூட மூடிட்டு mask அ வந்து கண்ணுக்குள்ளே மாட்டிக்கலாம் போல. ஏற்கனவே mask, mask ன்னு இன்னும் உலகம் mask லயேதான் ஓடிக்கிட்டே இருக்குது. என் தங்கச்சி இப்படித்தான், அவளுக்கு முதல்ல இருந்தே வந்து heart ல problem இருந்ததுனால, ரொம்ப dust வந்துச்சுன்னாலும், சளி பிடிச்சாலும், திரும்ப இதாயிடும். அதுக்காக வந்து, அவ முதல்ல இருந்தே mask போட்டுட்டுதான் இருப்பாளா. அவ சொன்னா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 ஆமாம், இப்ப இப்ப நிறைய இடத்துல அதே மாதிரி திரும்பவும் compel பண்ணிட்டாங்க தெரியுமா first corona ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. எங்க போனாலுமே mask போடணும் mask கட்டாயம் அப்படி~ எங்க typewriting institute லயும் mask போட சொல்லிட்டாங்க board ல எழுதியே போட்டாங்க சளி காய்ச்சல் இருந்துச்சுன்னா, வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போ~

இங்க SBK இன்ஸ்டிடியூட்கா சரி சரி சரி சரி சரி எல்லா இடத்துலயுமே typewriting வந்து என்ன கையிலதான் touch பண்ணுவாங்க. இப்ப, இப்ப நீ போய் touch பண்ணி

அப்படின்றப்போ இந்தமாதிரி தான் இருக்கும் sanitizer உம் வச்சிருப்பாங்க போகும்போது sanitize பண்ணிட்டுதான் போயி type அடிச்சிட்டு

திரும்பவும் வர்ற corona ஆவ நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே first வந்ததை விட இது, ரொம்ப கொஞ்சம் அதிகமாதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் injection போட்டாலும் வரத்தான் செய்யும் அப்படின்றாங்க.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

நானும் booster போடல. ரெண்டு போட்டேன் ரெண்டு~

என் husband போட்டாரு booster. ஏன்னா, இந்த கோவிலுக்கு சபரிமலைக்கு போகணும்னா injection ஹம் vaccine போட்டாதான்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

சரிக்கா ஹம் இப்ப போனாலும், போட முடியாது தானேக்கா போடலாமா போடலாம், அதெல்லாம் போட்டுட்டுதான் இருக்காங்க. அது என்னமோ இப்ப திரும்ப போடறதுக்கு நமக்குத்தான் பயமா இருக்கு. ஏன்னா, அந்த doctor, nurse க எல்லாம் வந்து அந்த corona patient அ பாத்தர்றாங்க, செஞ்சறாங்க, பாக்கறாங்க இல்ல, இப்ப உண்மையிலுமும், அது ஒரு பயம். எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படி பயப்படுவேன். இல்லக்கா, நம்ம போகும்போது அவங்க, இப்போ இதை போடுவாங்கள்ல அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா எப்படி சொல்றது? இப்ப நான் வந்து, போறேன் அப்படின்னா, அவங்க என், நான் ஒரு பே~ இப்ப எனக்கு injection போடப்போறாங்க. என்னையதானக்கா பாக்கணும். அவங்க பாட்டுக்கு பக்கத்துல எல்லாம் பேசிட்டு, போட்டு விட்டுர்றாங்க. எனக்கு அதை ஆமா நிறைய அப்படித்தான் போடறாங்க. அதாவது, எங்க தாத்தாக்கு எல்லாம் போட்டாங்க. அப்படியே கட்டி மாதிரி ஆயிருச்சு.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 அந்த, இதே அந்த vaccine போட்ட இடமே கல்லு மாதிரி இருந்துச்சு.

ஆனா வந்து, அவங்க பக்கத்திலேயே பேசிட்டு, அசால்ட்டா போடுறாங்களா. அதை பாக்கவே பயமா இருக்கு. ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு, அந்த பயம்தான் வருது, இருக்கறதுலேயே

அப்படின்னு சொல்லிட்டாங்க lockdown maybe போடாம இருந்தா, நல்லது ஆமாக்கா அதுக்கப்புறம் முடியாது. எத்தன lockdown தான் நம்மளும் தாங்~

அது ரொம்ப delay ஆயி

ஆமா, ஆமா, ஆமா, ஆமா உம்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

ஏன்னா, அந்த அது எலும்பு தேய்மானத்துக்கு வந்து கொஞ்சம் முட்டை, அதெல்லாம் பால், அது எல்லாம், கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது பாலுன்னா ஆஹ் பாலுன்னா என்ன சொல்றது packet பால் use பண்ணாம ஆஹ் காய்ச்சி குடிச்சா நல்லது.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

நல்ல healthy யானதே சாப்பிடு. இந்த corona வேற வருது, நம்மளையே நம்ம பார்த்துக்குவோம்.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

செய்ய, புள்ளைங்களுக்கு, வேற உடம்பு சரியில்லை. இந்த cold தான் hospital போய் hospital போகலை வீட்டுல இருந்து, ஓமவல்லி அதெல்லாம் குடுத்துட்டுதான் இருக்கேன்

நான் அதுதான் கொடுப்பேன் hospital க்கு கூட்டிட்டு போக பயமா இருக்குல்ல corona னால.

இருக்கு இல்லாததை போயி, அங்க வாங்கிட்டு வந்துடக் கூடாது. அதுக்காகவே கூட்டிட்டு போகமாட்டேன். என்ன ஆனாலும், வீட்டுலயே பார்த்துப்போம். அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுலயே

இப்ப நம்ம பேச போற தலைப்பு விவசாயம். ஒரு புடிச்சமான ஒரு தொழில் ஆனா தொழில்னு சொல்லிட முடியாது அதுதான் நம்மளோட வாழ்வாதாரமா ஒரு காலத்தில இருந்துச்சு இப்ப நாம அத பத்திதான் பேச போறோம். அதே மாதிரி தமிழ் தமிழ்நாட்டுல வந்து விவசாயத்ததான் மு~ நம்ம விவசாயத்த முதுகெலும்புன்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற தஞ்சை மாநிலத்தை நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு ஒரு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 விவசாயத்தை தான் வாழ்வாதாரமாக வச்சு அவங்க வாழ்க்கையாவே வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னா அதுல எந்தவிதமான மாற்றமும் இல்லை. அந்தக் காலத்தில முன்னோர்கள் விவசாயம் செஞ்சு அவங்க உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வெச்சுக்கிட்டாங்க திடகாத்திரமாக இருந்தாங்க ஆண்களெல்லாம் விவசாய நிலத்தில போய் வேலை செய்வாங்க அவங்க மனைவி வீட்டில இருக்க~ வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க குழந்தைகளை பாத்துப்பாங்க இந்த மாதிரி வந்து அந்தக் காலத்தோட இயற்கை சூழ்நிலையே ரொம்ப இயற்கையோட ஒன்றி ரொம்ப வந்து அழகான வாழ்க்கையா இருந்துச்சு அதாவது விவசாயம் பண்ற அந்த சூழ்நிலையில இருக்கிற வாழ்க்கையை நான் சொல்லிட்டிருக்கேன் அப்~ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா வாழ்ந்திட்டிருந்தவங்க இந்த காலத்துல செயற்கைக்கு எப்படி மாறணும் செயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம்ன்னு ரெண்டு விதமான விவசாயமா நம்ம பிரிக்கலாம். ஆனா இப்ப நம்ம வாழ்ந்துட்டிருக்கிற இந்த காலகட்டத்துக்கு நம்ம செயற்கை விவசாயத்துக்கு நம்ம மாறிட்டோம் அப்படி மாற்றத்துக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க பார்ப்போம் செயற்கை இயற்கைன்றது சரிதான் ஏன்னா அந்த காலத்தில வந்து செயற்கையென்றது ஒண்ணு அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. கொஞ்ச கொஞ்சமா எப்படி சொல்றது நம்ம நிலத்தையெல்லாம் அஹ் இயற்கையினாலவும் இயற்கை அந்த கால சூழ்நிலைகள்லாம் சரிப்பட்டு வராதனாலயும் மக்கள் ஜனத்தொகையினாலவும் மத்த சுற்றுச்சூழல் மாசுனாலவும் கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா விவசாய நிலங்கள் அழிய ஆரம்பிச்சிட்டு ஆஹ் இயற்கை சூழல் அந்த விளைச்சலும் சரியா இல்லாததால லாபமும் வரல. விவசாயம் செய்யறவங்களுக்கும் சரி விவசாயிங்களுக்கும் சரி அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த காலத்துக்கு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 மொத இத்தனை ஜனத்தொகையுமே நம்ம அஹ் இத்தனை பேருக்கும் நம்ப விளைச்சலோ இல்ல சாப்பாடோ தானியமோ எப்படி நம்ம சரிபடுத்துறோம் தயாரிக்கிறோம்னா எல்லாமே இந்த செயற்கையா உருவாக்குன இரசாயனங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்களெல்லாம் வெச்சிதான். ஏன்னா செயற்கைன்னு சொல்லும்போதே அதற்கான பின்விளைவுகளும் கூடவே கண்டிப்பா வரும். செயற்கையா இவங்க விளைவிக்கிற விளைச்சல் வந்து

முக்காவாசி பேருக்கு யாருக்கும் தெரியறதில்ல. ஓ இந்த மாதிரியா இப்படி எல்லாம் பண்றாங்களா இதெல்லாம் இந்த செயற்கை உரங்கெல்லாம் அவங்க us~ பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு இந்த பாதிப்புகெல்லாம் இருக்கா அப்படின்றது சில பேருக்கு தெரியறதில்லை அது அந்த அந்த மாதிரி தெரியாம நடக்கிறதும் தெரிஞ்சி நடக்கிறதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க நல்ல கருத்து நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் சீக்கிரமே நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த காலத்திலிருந்த இயற்கை விவசாயத்த எப்~ எதனால மக்கள் வந்து அவ்வளவு நாள் வாழ்ந்தாங்க அந்த காலத்துல எல்லாம் மக்~ நம்மளோட முன்னோர்கள் கிட்டத்தட்ட நூத்தி இருவது வருஷம், நூத்தி பதிமூணு வருஷம் நூத்தி பதினேழு வருஷலாம் வாழ்ந்து இருக்காங்க. இந்த காலத்துல நாப்பது அம்பது தாண்டனா அது பெரிய விஷயமா ஏன் நம்ம பாக்குறோம்? ஏன் வந்து அந்த அந்த காலகட்டம் மாறி போச்சு அப்படின்றத பத்தி ஒரு ஒரு சில விஷயங்களை இப்ப நம்ம பாப்போம். அந்த காலத்துல நம்ம தமிழ் மக்கள் வந்து பயிர் விளைவிக்கறதாகட்டும் இல்லனா மண்ணோட வளம் ஆகட்டும்

அஹ் ரசாயன பொருளை வெச்சி ஒரு பொரு~ நம்மளோட விவசாயத்தை உருவாக்க முடியும் ஆஹ் அந்த மாதிரியான எந்தவிதமான விஷயமுமே அப்ப இருந்த தமிழ் மக்கள் வந்து உபயோகிக்கவே இல்ல

முடி கொட்டுது, கண்ணுக்கு கீழே கருவளையம் வருது அஹ் இல்லனா சில இயற்கையான உருவாக்கப்பட்ட பொருளை சாப்பிடாம செயற்கையா இப்ப கடையில இருக்குற packet ல வரக்கூடிய நொறுக்குத்தீனி அதெல்லாம் சாப்ட்டு சாப்ட்டு தொப்பை போடறதாவட்டும் இல்லனா மாரடைப்பு வர்றது வந்து இப்ப ரொம்ப ஒரு பழகிப் போன விஷயம் ஆயிடுச்சு ஒரு முப்ப்து வயசிலே மாரடைப்பு வந்து இறக்கறது இதெல்லாம் எதனால எல்லாமே இயற்கையா நம்ம சாப்பிடக் கா~ சாப்பிடாத ஒரே காரணம் தான். இயற்கை விவசாயமா நம்ம செய்யணும் விவசாயம் செய்யறது பெருசில்ல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 கண்டிப்பா இப்போ எப்படினா நம்ம செயற்கையான மருந்துகள் அஹ் மத்த ரசாயனங்களாம் பயன்படுத்துறதுக்~ சரி செஞ்சாவே கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா நம்ம பழைய அந்த வழிமுறைகள் அந்த இயற்கையான உரங்களெல்லாம் அஹ் பயன்படுத்தி எப்படி நம்ம விளைச்சலை அதிகப்படுத்தலாம் அப்படின்றது கொஞ்சம் அஹ் நம்மளோட அரசு கூட அதுக்கு கொஞ்சம் இங்க இந்த மாதிரி பண்ணனும் பண்ண கூடாதுன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் விவசாயிகளுக்கு அறிவுரைகளெல்லாம் பண்ணா மாத்தலாம். ஆனா இப்ப இருக்கிற விவசாயிகள் வந்து அதை ஏத்துகிறதுக்கோ அதை பின்பற்றுவதற்க்கோ தயாரா இல்ல. ஏன்னா அவங்களுக்கே இப்போதைக்கு முக்கியம் வந்து லாபம் இந்த எப்படி பண்ணா நம்ம லாபத்தை அதிகரிக்கலாம் எப்படி பண்ணா விளைச்சலை நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் ஏன்னா இப்பபெல்லாம் தண்ணியே கம்மியா இருந்தாலும் முக்கியமா விவசாய விளைச்சலுக்கு தேவை தண்ணி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 நல்ல னா~ ஆஹ் எப்படி சொல்றது பெரிய பெரிய மரங்கள்லயிருந்து பெரிய பெரிய செ~ தாவரங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய சூழ்நிலைகள் இயற்கை சூழ்நிலைகலையே மொத்தமா அழிச்சு அதுல தான் கட்டிடங்கள்லாம் கட்டி இவங்க இப்போ வர வர கொஞ்ச கொஞ்சமா ஜனத்தொகைனால எல்லாம் மாறிட்டு வர்றதால கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா நீர் மழை பெய்யறது அந்த நீர் வளமே குறைஞ்சுட்டு வருது. நீர் வளம் குறைய குறைய என்ன ஆவுது நீங்க பாத்தீங்கன்னா அது main~ முக்கியமா அது பாதிக்க அதனால பாதிக்கப்பட்றது விவசாய நிலங்கள் தான். விவசாய நிலங்கள்ல இவ்வள்வு பாதிப்பு இருக்கும் போது

இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில நீங்க சொல்றது கொஞ்ச கொஞ்சமா தான் நடக்க முடியும் என்னதான் அவங்க மாத்த முயற்சி பண்ணாலும் உடனே மாத்த முயற்சி செய்ய முடியாது. இல்லனா உங்க கிட்ட~ நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி உடனே மாத்தறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தா நீங்க சொல்லுங்க நிச்சயமா நீங்க வந்து உடனே மாத்தமுடியாது அப்படின்னு சொல்றது என்னால ஏத்துக்க முடியலை. நீங்க ஏன் கேளுங்க இப்போ. இப்போ ஒவ்வொரு வீட்ல ஒரு~ அஹ் ஒரு நாலு பேரு இருக்காங்க ரெண்~ அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு செடிய குடுத்து ஒரு ஒரு மர~ ஒரு குட்டி செடிய குடுத்து வளர வைக்குறோம் அப்படின்னா அந்த பசங்களும் வளர வளர அது ரெண்டு மரமாகும் இந்த மாதிரி வீடு வீடா நம்ம ஒரு ஒரு வீட்டிலயும் ஒவ்வொரு குழந்தைகளயும் நம்ம மரம் நட்ட செடி நட வைக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இப்ப நம்ம இயற்கை விவசாயத்திற்கு தான் போகப் போறோம் செயற்கை விவசாயம் நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம ஆரோக்கியத்தை முன்வெச்சும் நம்மளோட அஹ் ஏன் லாபம் வந்து நிச்சயமா இருக்கு அஹ் விவசாயத்தில அத நம்ம எப்படி செய்யுறோம் இப்போ ஒரு பொருள வந்து நம்ம எப்படி வாங்குறோம் அந்த பொருளோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்றத வெச்சிதான் நம்ம வந்து அந்தப் பொருள வாங்குறோம். அப்போ அந்தப் பொருள் நம்மளுக்கு நல்ல உயர்ந்த தரத்தில வருது அப்படின்னும் போது வாங்குறதுக்கு யாரும் வந்து யோசிக்க மாட்டாங்க அதனால

அதே மாதிரி பழங்காலத்தில வந்து ஆஹ் இயற்கை குடுத்த வரப்பிரசாதமா அவங்க என்னத்த பாத்தாங்க அப்படின்னா நிலமாகட்டும் நீராகட்டும் காத்தாகட்டும் இதெல்லாம் வெச்சுதான் அவங்க இயற்கை விவசாயத்தை பண்ணிட்டு வந்தாங்க. பயிறு ஆஹ் அதாவது வளர்ச்சி அதோட தேவைக்கு எல்லா சத்துமே இதுலிருந்தே நமக்கு கிடைச்சுடும். பெருசா ஒண்ணும் நம்ம உரம் போட்டு தான் வளர வைக்கணும் அப்படின்றது அவசியமில்லை. அப்படியே நம்மளுக்கு உரம் வேணும் இப்ப நம்ம குட்டி நம்ம வைக்குற செடிக்கோ குட்டி குட்டி செடிக்கோ இல்ல நம்ம மாடி தோட்டத்துக்கோ நம்ம வீட்ல இருக்கிற ஒரு சில பொருள வெச்சே நம்ம வந்து உரம் தயாரிக்கலாம். அதாவது tea தூளோட நம்மளோட tea tea போடுற அந்த தூள் மிச்சமாவறதாவட்டும் பூண்டோட தோல் rose செடியெல்லாம் வளர்ற்துக்கு முட்டையோட ஓடு போட்டோம்னா அந்த மாறி ஒரு வளர்ச்சி வரவே வராது. நம்ம காய்கறி தோலாவட்டும் பழத்தோட தோல் கெட்டுப் போய் நம்ம தூக்கி போடுற சாப்பாடு இது எல்லாத்தையுமே நம்ம சேகரிச்சோம்னா அது இயற்கை உரமாகவே நம்ம பயன்படுத்தலாமே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

நோய்ன்றது பார்த்தீங்கன்னா கணக்கே கிடையாது சின்ன சின்ன நோய்களிலிருந்து பெரிய பெரிய நோய் புற்றுநோய் வரையும் வருதுன்னு சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரி என்னாவே அவங்க விளைச்சலுக்காக இந்த ரசாயனங்கல்லாம் போட்டு நிறைய லாபத்துக்காக பாத்தாலும் அதற்கான பின்விளைவுகள் வந்து எல்லாருக்குமே தான் வரும். விளைவிக்கிறவங்களுக்கே கூட அந்த சாப்பாடே அவங்க சாப்பிட்டாலும் அது அவங்க உடம்புக்கு ஏன்னா ஒருசில உடம்புக்கு வந்து அந்த நோயுடைய வீரியம் வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் சிலபேருக்கு வந்து அந்த நச்சுப்பொருட்கள் வந்து உடனே அதுக்கான ஆஹ் ஒரு ஒரு பாதிப்பை காமிச்சிடும் அதனால நீங்க எப்படி நீங்க சொல்ற மாதிரி வீட்டிலயும் அவங்க அவங்க ஒரு ஒரு செடி மரம் செடி கொடிகளோ வளர்க்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலைகளோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இடமோ எல்லாமே இருந்தா மட்டும் தான் அவங்க அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அழிஞ்சிகிட்டிருக்கிற இந்த இயற்கையும் சரி விவசாயத்தையும் சரி காப்பாத்த முடியும் அதுமட்டுமில்லாம இப்போ இப்பவே எல்லாருக்கும் அந்த ஒரு அஹ் இப்படி தான் இருக்கணும் இப்படி பண்றது தப்பு இந்த மாதிரி இயற்கையான சாப்பாடோ விளைவிக்கிற சாப்பாட விளைவிச்சல் சாப்பாட தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு அந்த இது இருக்கணும்ன்றது வந்து தோணியிருக்கு இப்பவே அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிகிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா படிச்சவங்கல்லாம் கூட இயற்கை விவசாயம் நாங்க பண்றோம் இயற்கை விவசாயம் தான் பண்ணனும் அதுதான் எல்லாருக்கும் நல்லது அதுதான் சுற்றுச் சூழலுக்கும் நல்லது அப்படின்னு நல்லா படிச்சவங்களும் பெரிய பெரிய வேலைல இருந்தவங்கயெல்லாம் கூட வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து விவசாயத்தை தான் இப்போ முக்கியமான ஒரு வேலையா பாத்து அது லாபம் முன்னபின்ன இருந்தாலும் அது ஒரு எப்படி சொல்றது ஒரு உற்சாகமா செய்யக்கூடிய வேலையாவே பார்த்து செய்யறாங்க இப்போ அந்த மாதிரி இயற்கையா விளைவிக்கிற பொருளகள மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்து சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு நீங்க சொல்ற மாதரி இந்த பலவிதமான நோய்களையும் நம்மளால தவிர்க்க முடியும். அதுமட்டுமில்லாம நமக்கு அப்புறம் வர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 நம் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்றத பொறுத்துதான் நம்ம உடம்பும் சரி நம்ப ஆரோக்கியமும் சரி முக்கியமா அதைப் பொறுத்து தான் எல்லாமே இருக்கு அதே மாதிரி இப்ப இருந்தே நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிறோம் சாப்பிட்டாலும் இப்ப இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே இயற்கை உணவா நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே அவங்களுக்கு அதனால பக்க விளைவுகள் அந்த செயற்கை சாப்பாட்டுக்கான பக்க விளைவுகள் எதுவுமே இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி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 ரசாயன பொருட்கள் எல்லாமே அரசே அதெல்லாம் தடை செஞ்சு விவசாய நிலங்கள்ல இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பயன்படுத்தக் கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அந்த அறிவுரைகலெல்லாம் குடுத்து முற்றிலும் அவங்கள நம்ம மாத்துனா மட்டும்தான் இல்ல சிறிதளவு கொஞ்ச கொஞ்சமா அவங்கள மாத்திகிட்டே வந்தாக்கூட அது பின்னாடி நம்ம நாட்டுக்கு தான் நல்லது இவ்வளோ பெரிய ஜனத்தொகைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்ன கேட்டா. அது கண்டிப்பா நாம பண்ணியே ஆகணும் அது தவிர்த்து வேற வழியே இல்ல நம்ம எவ்வளவுக்கெவ்வளவு செயற்கையான பொருட்கள் use பண்றமோ அவ்வளவுக்கவ்வளவு நமக்கு அழிவு தான் நிச்சயம். மக்கள் என்னென்ன அழிவை பார்க்க வேண்டியிருக்குன்றது அது கணக்கே சொல்ல முடியாது நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னது வந்து முழுமையா ஒத்துக்ககூடிய கருத்துதான்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 அந்தத் தொழிலை அதாவது நம்ம விவசாயத்தை தேடி வராங்க. முழுமையா செயற்கை விவசாயம் செஞ்சதனால நிறைய விலங்குகளாகட்டும் மரங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு. அதனால நம்ம இயற்கை வளத்தை த~ இப்போ இருக்கிறதுக்கு முழுமையாக பாதிக்கத்தான்பட்டிருக்கு அது என்னவே இருந்தாலும் நம்ம ஒத்துக்க கூடிய உண்மை. அரசாங்கமும் கொஞ்சம் செயற்கை விவசாயத்தெல்லாம் வேண்டாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அதை மாத்தனாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் so அடி~ அதாவது நம்மளோட அரசாங்கம் வந்து ஆஹ் செயற்கை விவசாயத்த தடை செஞ்சு நம்ம இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கும் அப்படின்றத உறுதியா நம்புறேன் இப்போ கடைசியா ஒரு அழகான விஷயம் விவசாயத்தைப் பத்தி சொல்லணும் அப்படின்னா விவசாயம் செழிச்சாதான் மக்களாகிய நம்ம நல்ல உணவ சாப்பிடமுடியும் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும் நல்ல நீண்ட ஆயுள் இருக்கும் எல்லாமே அப்ப இருக்கும் அதனால விவசாயம் அப்படின்றது நம்ம உயிரை காக்கக் கூடியது. அந்த உயிரை காக்கிற விவசாயத்தை போற்றி வாழணும் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். விவசாயம் அப்படிங்கறது நம்ம நாட்டோட ஒரு முதுகெலும்பு மாதிரி விவசாயம் வந்து நம்ம சாப்பாட்டு அதாவது இந்த உணவுக்காக இல்லாம அத சு~ சார்ந்த மத்த தொழிலும் இருக்கு இந்த விவசாயத்துல வந்து நெறைய வேலை வாய்ப்புகளும் அதிகம் வந்து நம்ம நாட்டுல இருக்கு அஹ் நம்ம நம்ம நாட்டுல வந்து விவசாயம்தான் வந்து ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு பங்கு வந்து இப்ப இருக்கு அஹ் உணவு இல்ல அப்படின்னா மனிதனால வாழவே முடியாது அஹ் அதே மாதிரி அந்த விவசாயி வந்து சேத்துல கால் வச்சாதான் நம்ம வந்து சாப்பாட்டுலயே கா~ கை வைக்க முடியும் அப்படினு ஒரு பழமொழியே இருக்கு நமக்கு இது எல்லார்க்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி தான் உலகத்துல வந்து எத்தன தொழில்கள் இருந்தாலுமே அஹ் நமக்கு வந்து இந்த உணவளிக்கிற ஒரு முக்~ முக்கியமான ஒரு நேர்மையான தொழில் அப்பிடிங்கறது இந்த விவசாயத்தொழில் தான் இது வந்து ரொம்ம முக்கியமான ஒரு பங்கு இருக்கு விவசாயத்துக்கு உலகத்துலயே வந்து அஹ் மி~ மிக வந்து பழமையான அது மட்டுமில்லாம ரொம்ப முக்கியமான தொழில்ல வந்து இந்த விவசாயமும் ஒன்னு அஹ் விவசாயத்த வந்து வேளாண்மை அப்படின்னு கூட சொல்லுவாங்க வேளாண்மை அப்படிங்கறது மக்களோட வாழ்க்கைத்தரம் அதாவது மக்கள் எப்படி வாழ்றாங்க அதே மாதிரி மக்களோட நல் வாழ்வு அப்பறோம் நம்ம நாட்டோட உணவு பாதுகாப்பு இத எல்லயா இது எல்லாத்தையுமே வந்து நிர்ணியக்க கூடிய ஒரு முக்கியமான தொழில் வந்து விவசாயம் இப்ப இந்த விவசாயத்த பார்த்திங்க அப்படினா அஹ் இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயமு ரெண்டு வகையா இருக்கு இயற்கை விவசாயம் அப்படிங்கறது வந்து அஹ் செயற்கையான உரத்தை use பண்றதுனால அப்புறம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அப்புறம் இந்த hybrid அதாவது ம~ மரபணு மாற்றப்பட்ட கழிவுகள் இந்த மாதிரி அஹ் நெறைய விஷயங்கள வந்து பயன் படுத்தறதனால வந்து அஹ் செயற்கையான முறையில விவசாயம் வந்து பாக்கறாங்க

இத எல்லாமே வந்து நாம பயன்படுத்துனம்னா நம்ம easy ஆ வந்து விவசாயத்த பண்ண முடியும் இயற்கையான விவசாயம் உள்ளதால் நாமவந்து தூய்மையான இல்ல ஆரோக்கயமான பயிர்கள வந்து நம்மனால பெற முடியும் அஹ் செயற்கையான மருந்து use பண்றோம் அப்படினா அதுல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சத்துமே நம்மளுக்கு கிடைக்காது ஆனா வந்து இயற்கையான முறையில இந்த மாதிரி ஒண்ணு இயற்கையான உரங்கள use பண்றதுனால நம்மளுக்கு நம்மளோட அது சாப்புடறாங்க அது அது மூலமா கிடைக்கக்கூடிய அந்த காய்கறிகள்னால